இது ஒரு பெட் ரூம் உள்ள கட்டில் வச்சிருக்காங்க.

பின்னாடி ஜன்னல் இருக்குது. ரெட் கலர்ல ஸ்கிரீன் போட்டுருக்காங்க.

இது ஒரு ஆண் மயில் தரைலெ நடந்து போகுது.

போட்டுக்கு சைடுல ரெட் கலர்ல எழுதி இருக்காங்க.

மேலெ ப்ளூ கலர்ல தார்பால் போட்டிருக்கு பிரவுன் கலர்லை இருக்குது.

பின்ன நறைய மரங்க இருக்குது.

அடில ரெட் கலர்ல துணி போட்டு மேல நெறைய மீனுங்கெல்லா வச்சிருக்காங்க ஒரு பாக்ஸ்குள்ள மீன் தண்ணி இருக்குது.

கூடைகுள்ள மீனுங்களா இருக்குது வெளிய நெறைய பேர் மீன் வாங்க வந்துருக்காங்க.

மேல ரெட் கலர்ல வச்சு பெயிண்ட் ஓடல்லா வெச்சு டிசைன் பண்ணி இருக்காங்க.

ரோட்டுக்கு சைடுல மயாபுறின்னு ஒரு கடை இருக்குது சைடுல பையர் வர மாதிரிலா வெச்சு டிசைன் பண்ணிருக்காங்க.

ஒரு ஆள் சைக்கிள் ஓட்டிட்டு வராரு.

இங்க வேல பாக்குறாங்க சைடு பழம் எல்லா வச்சுட்டு நல்லா அரஞ்சு இருக்காங்க.

ஒரு பிளக்ஸ் வச்சிருக்காங்க அதுல நிறைய எழுதி இருக்காங்க கீழே இரண்டு ஸ்கேனர் இருக்குது.

தொட்டில நெறய பூ செடிகள்லாம் வச்சிருக்காங்க. சைடுல கொஞ்ச தொட்டிகளும் இருக்குது.

சைடுல பெஞ்சில கிரீன் கலர்ல ஒரு பாக்ஸ் இருக்குது.

மேல சன் சைலியும் போட்டுருக்காங்க.

மேல லைட்டுங்களா இருக்குது மேல நரைய ரேடியோ பாக்ஸ் இருக்குது.

கபோர்ட்ல நறைய திங்ஸ் அடுக்கி வச்சிருக்காங்க.

சன் சைடுல வந்து ப்ளூ கலர்லியும் ரோஸ் கலர்லியும் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க.

கண்ணாடி கிளாஸ்க்குள்ள நறைய ஜூஸ் எல்லாம் வச்சிருக்காங்க கலர் கலர்ல .

உள்ள கடைக்குள்ள நெறைய ஆட்கள் நின்னுட்டு இருக்காங்க வெளியே ப்ளூ கலர்ல ஒரு பாக்ஸ் வச்சிருக்காங்க.

உள்ள கிளாஸ் குள்ள நிறைய ஸ்வீட்ஸ்ங்க இருக்குது.